தெய்வீகம்ன்றது என்னாக்க நம்ம கஷ்டங்கல சொல்லிக்குறக்கு நம்ம கஷ்டங்களை தீத்துருக்கு சாமி மாரியம்மாள் தா காப்பாதுவா.

தெய்வீகமா னர்கது என்னனாக்கா தெய்வ தெய்வ சக்தி எவ்ளோ அமைதியா உக்காந்து தெய்வத்த கும்புடுரோமோ அவளோவு உடம் உடம்புக்கும் நல்லது வாழ்க்கைக்கும் நல்ல.

வீட்ல எவ்ளோ பேர் இருக்காங்கோ அவளோ பேர்க்குமே அரிசி குடுப்பாங்க அந்த அந்த மாசதுலே வாங்கிட்டா ரொம்ப நல்லது.

பண்டிகை நாலே ரொம்ப சந்தோஷமானது இங்க சாமி கும்புடறவங்க்கு சாமி அலங்காரம் பண்றது.

என்றது ரொம்ப முக்கியமானது ஏனா நம்பளுக்கு சமய சந்தர்ப்பம் தண்ணி வேணும் னா ஜமீன் காக்கு வீட்டுகாக்கு மீன் நல்லா வளத்தலாம்.

நமலா சரியா பாத்து செஞ்சு ஓடாடுநாதா நமலுக்கு நல்லது வண்டிக்கும் நல்லது.

இதுக்கு தான் ஜனங்க அதிகமா வருவாங்க சாமிய கும்டுரதுல ஜனங்க ரொம்ப முன்னுக்கு வந்துட்டாங்க ஏனா சாமிய எவ்ளோ வேன்றோமோ அவ்ளோவு நம்மலுக்கு தான் நல்லது.

பொறுமையான இடம் னா இந்த மாரி இடத்துல வந்து நிக்குறது போறது வரனால பசங்கலோட ஆரோக்யம் பாக்கியம் நல்லாருக்கு நம்மளுக்கும் ரொம்ப நல்லாருக்கு.